டிராவிங்ஸ் ல் டெக்ஸ்ட் ஐ இன்சர்ட் செய்தல் குறித்த லிப்ரியாஃபிஸ் டிராவ் ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்பது படங்களில் உரை படங்களில் உரையை ஒழுங்கு செய்வது டெக்ஸ்ட் பாக்ஸ் களுடன் வேலை செய்வது மேலும் கற்பது இண்டென்ட்ஸ் ஸ்பேஸ் அலிக்ன் டெக்ஸ்ட்
கோடுகளுக்கும் அம்புகளுக்கும் உரை இடுவது
உரையை காலவுட்ஸ் களில் வைப்பது
உரையை இரு விதமாக உள்ளிடலாம் வரைந்த ஆப்ஜெக்ட் க்குள் நேரடியாக உள்ளிடுவது கோடுகள் அம்புகளிலும் கூட
டெக்ஸ்ட் பாக்ஸ் என்னும் தனி டிராவ் ஆப்ஜெக்ட் ஆகவும் உள்நுழைக்கலாம் நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
டிராவ் பைல் வாட்டர் சைக்கிள் ஐ திறந்து அதில் சில உரைகளை உள்ளிடலாம் க்ளவுட் பார்மேஷன் என்னும் உரையை சூரியனுக்கு அடுத்துள்ள இரண்டு வெள்ளை மேகங்களுக்கு இடலாம்
வெள்ளை மேகம் குரூப் ஐ தேர்க டபிள் கிளிக் செய்து குரூப் னுள் நுழைக மேலே உள்ள மேகத்தை தேர்க டிராவிங் டூல்பார் இலிருந்து டெக்ஸ்ட் டூல் ஐ தேர்க
கர்சர் சிறு செங்குத்தான கண் சிமிட்டும் கோடாகிவிட்டது இது டெக்ஸ்ட் கர்சர்
டைப் செய்க க்ளவுட் பார்மேஷன்
பேஜ் இல் எங்காவது சொடுக்கவும் அதே உரையை மற்ற வெள்ளை மேகத்துக்கும் இடுவோம் குரூப் இலிருந்து வெளியேற பேஜ் இல் எங்காவது இரட்டை சொடுக்கவும் சூரியனுக்கும் அதே போல பெயரிடுவோம் ஆப்ஜெக்ட்ஸ் இல் உரை இடுவது இதை விட சுலபமாக இராது
அடுத்து கிரே மேக குரூப் பை தேர்க முன் போல் இரட்டை சொடுக்கி குரூப் னுள் நுழைக ஒவ்வொரு மேகத்திலும் டைப் செய்க ரெயின் க்ளவுட் கிரே க்ளவுட்ஸ் இல் உரை கருப்பாக இருப்பதால் சரியாக தெரியவில்லை அதனால் அதை வெள்ளை நிறமாக்கலாம் உரையை தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் கேரக்டர் ஐ தேர்க கேரக்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது பான்ட் எஃபெக்ட்ஸ் tab மீது சொடுக்கவும் பான்ட் கலர் பீல்ட் இல் ஸ்க்ரோல் செய்து வைட் ஐ தேர்க ஒக் செய்க பான்ட் கலர் வெள்ளை ஆகிவிட்டது அதே போல இரண்டாம் மேகத்தின் உரை நிறத்தையும் மாற்றலாம் உரையை தேர்ந்து வலது சொடுக்கி கேரக்டர் ஐ தேர்க பான்ட் கலர் இல் வைட்
ஐ தேர்க இரட்டை சொடுக்கி குரூப் இலிருந்து வெளியேறுக அதே போல மவுண்டெயின் என மலையை குறிக்கும் முக்கோணத்தின் மீது டைப் செய்க உரையை கேரக்டர் க்கு பார்மேட் செய்யலாம்
அதாவது பான்ட் ஸ்டைல்ஸ் அவற்றுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்க பாராகிராப் க்கும் உரையை பார்மேட் செய்யலாம் அது அலிக்ன் டெக்ஸ்ட் செட் இண்டென்ட்ஸ் அல்லது ஸ்பேசிங் மற்றும் tab இடங்களை அமைத்தல் இந்த டயலாக் பாக்ஸ் களை கான்டெக்ஸ்ட் மேனு விலிருந்தோ மெயின் மேனு விலிருந்தோ பெறலாம் கேரக்டர் டயலாக் பாக்ஸ் ஐ மெயின் மேனு விலிருந்து பெற பார்மேட் மற்றும் Characterஐ தேர்க பாராகிராப் டயலாக் பாக்ஸ் மெயின் மேனு விலிருந்து பெற பார்மேட் மற்றும் பாராகிராப்
ஐ தேர்க செவ்வகத்தில் ஒரு கருப்பு தடிமனான கோட்டை வரைந்து நில நீர் தேங்குமிடத்தை காட்டலாம் டிராவிங் டூல் பார் இல் லைன் ஐ தேர்க கர்சர் ஐ பேஜ் க்கு நகர்த்தி இடது mouse பட்டன் ஐ அழுத்தி இடது வலதாக இழுக்கவும் செவ்வகத்தை இரண்டாக பிரிக்கும் ஒரு கிடை கோட்டை வரைக நிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது அந்த கோட்டை அகலமாக்கலாம் கோட்டை தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில்
Lineமீது சொடுக்கவும்
லைன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஸ்டைல் பீல்ட் இல் டிராப் டவுன் பாக்ஸ் மீது சொடுக்கவும் அல்ட்ராஃபைன் 2 டாட்ஸ் 3 டேஷஸ் ஐ தேர்க விட்த் பீல்ட் இல் மதிப்பு 70 என உள்ளிடுக ஒக் செய்க கோடு அகலமாகிவிட்டது க்ரவுண்ட் வாட்டர் டேபிள் என செவ்வகத்தினுள் உரை இடுக டெக்ஸ்ட் டூல் ஐ முதலில் தேர்க இது டிராவிங் டூல்பார் இல் கேப்பிட்டல் ட் ஆப்ஷன் டிராவ் பேஜ் க்கு போகலாம் கர்சர் சின்ன கேப்பிட்டல் இ உடன் கூடிய பிளஸ் சிக்ன் ஆகிவிட்டது செவ்வகத்தினுள் சொடுக்கவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தோன்றுகிறது
டைப் செய்க க்ரவுண்ட் வாட்டர் டேபிள்
உரையை text பாக்ஸ் இன் நடுவில் அலிக்ன் செய்ய கர்சர் ஐ டெக்ஸ்ட் பாக்ஸ் ல் வைக்கவும் மேலே ஸ்டாண்டார்ட் டூல்பார் இல் சென்டர்ட் இக்கான் மீது சொடுக்கவும் அதே போல உரையை இடலாம் முக்கோணத்தில் எழுதலாம் ரெயின் வாட்டர் ப்ளவ்ஸ் ப்ரோம் லாண்ட் இன்டோ ரிவர்ஸ் ஆண்ட் சியா இந்த டியூட்டோரியல் ஐ நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க ஒரு சதுரம் வரைக உரையை நுழைக்கவும் திஸ் இஸ் ஆ ஸ்க்வேர்
ஆ ஸ்க்வேர் ஹாஸ் போர் எக்குவல் சைட்ஸ் ஆண்ட் போர் எக்குவல் ஆங்கில்ஸ்
ஈச் ஆங்கில் இன் ஆ ஸ்க்வேர் இஸ் நைன்ட்டி டிக்ரீஸ்
தே ஸ்க்வேர் இஸ் ஆ குயாட்ரிலேட்டரல்
இந்த உரையை டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் இன் ஆப்ஷன்ஸ் மூலம் பார்மேட் செய்க
உரைக்கு பான்ட் சைஸ் ஸ்டைல் மற்றும் அலிக்ன்மென்ட் ஆப்ஷன்ஸ் ஐ அப்ளை செய்க இப்போது டயாகிராம் இல் அரோவ்ஸ் ஐ அமைக்கலாம் இந்த அரோவ்ஸ்
நீரானது
நிலம் பயிர்கள் நீர்நிலைகளிலிருந்து மேகங்களுக்கு செல்வதை குறிக்கின்றன இடது கோடி அரோவ் ஐ தேர்க மலையை நோக்கி சொடுக்கி இழுக்கவும் நடு அரோவ் வை தேர்க சொடுக்கி மரங்கள் பக்கம் இழுக்கவும் மூன்றாம் அரோவ்
நிலநீரிலிருந்து நீர்
மேகத்துக்கு செல்வதை குறிக்கிறது இப்போது கர்வ் ஆப்ஷன் மூலம் மலையிலிருந்து
நீர் கீழே பாய்வதை காட்ட ஒரு கோடு வரையலாம் டிராவிங் டூல்பார் இல் கர்வ் மீது சொடுக்கி பிரீஃபார்ம் லைன் ஐ தேர்க டிராவ் பேஜ் இல் கர்சர் ஐ மலைக்கு அடுத்து வைக்கவும் இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு கீழே இழுக்கவும் வளை கோடு வரையப்பட்டது
இப்போது ஒவ்வொரு அரோவ் வுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதலாம் வலப்பக்க முதல் அரோவ் வை தேர்ந்து டைப் செய்க எவப்போரேஷன் ப்ரோம் ரிவர்ஸ் ஆண்ட் சீஸ்
பேஜ் இல் எங்காவது சொடுக்கவும் டெக்ஸ்ட்
லைன் மீது தோன்றுகிறது லைன் மீதே அது வைக்கப்படுகிறது ஆகவே தெளிவாக இல்லை உரையை லைன் க்கு மேலே கொண்டு போக லைன் மீதே சொடுக்கவும் டெக்ஸ்ட் கிடைமட்டமாக வைக்கப்படுகிறது கர்சர் ஐ உரையின் கடைசியில் வைத்து Enter கே ஐ அழுத்துக பேஜ் மீது சொடுக்கவும் டெக்ஸ்ட் அலிக்ன் ஆகிறது லைன்ஸ் மற்றும் அரோவ்ஸ் மீது எழுதப்பட்ட உரையை கான்டெக்ஸ்ட் மேனு விலிருந்து ஆப்ஷன்ஸ் மூலம் பார்மேட் செய்யலாம் கான்டெக்ஸ்ட் மேனு விலிருந்து பான்ட் சைஸ் ஐ மாற்றலாம் உரை மீது சொடுக்கவும் எவப்போரேஷன் ப்ரோம் ரிவர்ஸ் ஆண்ட் சீஸ்
உரை கிடைமட்டமாக இருக்கிறது உரையை தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வை காண்க சைஸ் ஐ தேர்ந்து 22 ஐ சொடுக்கவும் பான்ட் அளவு மாறிவிட்டது மற்ற அரோவ் க்களுக்கு
பின் வரும் உரையை எழுதலாம் எவப்போரேஷன் ப்ரோம் சோயில் எவப்போரேஷன் ப்ரோம் வெஜிடேஷன் ரன் ஆஃப் வாட்டர் ப்ரோம் தே மவுண்டெயின்ஸ் கரும் மேகங்களில் இருந்து மழை பெய்வதை காட்டலாம் அதை காட்ட டாட்டட் அரோவ் க்களை மேகத்திலிருந்து கீழ் பக்கமாக வரையலாம் டிராவிங் டூல்பார் இலிருந்து லைன் எண்ட்ஸ் வித் அரோவ் ஐ தேர்க கர்சர் ஐ முதல் இடது மேகத்தின் மீது வைக்கவும் இடது மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு கீழே இழுக்கவும் வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா லைன் ஐ சொடுக்கவும் லைன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
drop டவுன் லிஸ்ட் இல் ஸ்டைல் ஐ சொடுக்கவும் 2 டாட்ஸ் 1 டாஷ்
ஒக் செய்க டாட்டட் அரோவ் வரைந்துவிட்டோம் இதை இன்னும் இரண்டு முறை இந்த மேகத்துக்கு கோப்பி மற்றும் பாஸ்டே செய்யலாம் இன்னும் இரண்டு முறை அந்த மேகத்துக்கு கோப்பி மற்றும் பாஸ்டே செய்யலாம்
டாட்டட் அரோவ்ஸ் க்கு ரெயின் என உரை சேர்ப்போம் வாட்டர் ஆப்ஜெக்ட் க்கு மேலே எவப்போரேஷன் டோ பார்ம் தே க்ளவுட்ஸ் என டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் எழுதலாம் டிராவிங் டூல்பார் இலிருந்து டெக்ஸ்ட் டூல் ஐ தேர்ந்து
காட்டிய படி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ வரைக அதில் டைப் செய்க எவப்போரேஷன் டோ பார்ம் தே க்ளவுட்ஸ் டிராவிங் டூல்பார் இல் டெக்ஸ்ட் டூல் ஐ தேர்க கரும் மேகங்களுக்கு அருகில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ வரைக அதில் டைப் செய்க கண்டன்சேஷன் டோ பார்ம் ரெயின் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ நகர்த்தவும்
அதற்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் போர்டர் மீது சொடுக்கவும்
தேவையான இடத்துக்கு இழுத்து விடவும் முன் படிகள் போலவே செய்து Titleஐ வாட்டர்சைக்கில் டயாகிராம் என அமைக்கவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலம் உரையை தடிமனாக்கி பார்மேட் செய்க வாட்டர் சைக்கிள் டயாகிராம் ஐ வரைந்து முடித்துவிட்டோம்
இப்போது காலவுட்ஸ் பற்றி கற்கலாம்
காலவுட்ஸ் என்பன என்ன
அவை விசேஷ டெக்ஸ்ட் boxகள்
உங்கள் கவனத்தை ஈர்க்கவோ அல்லது
டிராவ் பேஜ் இல் ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது இடத்தை சுட்டிக்காட்டவோ பயனாகும் பல காமிக் புக் களில் உரையை இந்த காலவுட்ஸ் இல் காணலாம் ஒரு புதிய பேஜ் ஐ டிராவ் பைல் இல் சேர்க்கலாம் மெயின் மேனு வில் இன்சர்ட் பின் ஸ்லைடு இல் சொடுக்கவும் புதிய பேஜ் நுழைக்கப்பட்டது காலவுட் ஐ வரைய டிராவிங் டூல்பார் க்கு செல்க காலவுட் இக்கான் க்கு அருகிலுள்ள சிறு கருப்பு முக்கோணம் மீது சொடுக்கவும் பல காலவுட்ஸ் காட்டப்படும் ரெக்டாங்குலர் காலவுட் மீது சொடுக்கவும் கர்சர் ஐ பேஜ் க்கு கொண்டுப்போய் இடது mouse பட்டன் ஐ பிடித்து இழுக்கவும் காலவுட் வரையப்பட்டது மற்ற ஆப்ஜெக்ட் கள் போலவே காலவுட் உள்ளும் உரையை இடலாம் காலவுட் இன் உள்ளே இரட்டை சொடுக்கி டைப் செய்க திஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த டியூட்டோரியல் லில் கற்றவை டிராவிங் இல் டெக்ஸ்ட் உடன் வேலை டிராவிங் இல் உரையை பார்மேட் செய்தல் டெக்ஸ்ட் பாக்ஸ் உடன் வேலை இண்டென்டிங் ஸ்பேசிங் மற்றும் அலிக்னிங் டெக்ஸ்ட் லைன்ஸ் அரோவ்ஸ் க்கு உரை சேர்ப்பது காலவுட் களில் உரையை வைப்பது இந்த அசைன்மென்ட் ஐ நீங்களே செய்து பாருங்கள்
ஒரு நோட் புக் லேபல் மற்றும் இன்விடேஷன் ஐ இந்த ஸ்லைடு இல் காட்டியபடி செய்க தொடுப்பில் உள்ள விடியோவை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழில் கடலூர் திவா
நன்றி